வரிசைகளுக்கு இடையே பன்னெண்டு முதல் பதினெட்டு அங்குலமும் வரை நடவு செய்ய வேண்டும் நாற்றுகள் வளர்ந்தவுடன் வெங்காய விதைகளை நெருக்கமாக விதைத்து மெல்லியதாக மாற்றலாம் முதிற்சி அடையாத சிறிய வெங்காயத்தை வெங்காயத்தை வெங்காய செடிகளைப் போல இடைவெளியில் வைக்க வேண்டும் செடிகளை பயன்படுத்தும் போதே வெங்காயத்தை pulpic அல்லது சேமிப்பாக வளர்ப்பது விரைவானது மற்றும் எளிதானது செக் நடவு செய்யும்போது தேர்ந்தெடுக்கப்பட்டதாக இருங்கள் முக்கால் அங்குலத்திற்கு மேல் இல்லாதவற்றை மட்டும் பயன்படுத்தவும் வெங்காயத்தை போதுமான இடவசதியுடன் நடவு செய்து களைகளை கட்டுப்படுத்துவதை எளிதாக்குகிறது

எனவே ஒரு hectare க்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வெங்காய செடிகள் இருக்கும் சராசரியாக ஒரு ஏக்கருக்கு விவசாய நிலத்திற்கு தோராயமாக ஆறு லட்சத்தி அறுபதாயிரத்தில் இருந்து அறுபத்தி ஓ~ ஒன்ணாயி~ அறுவத்தி ஓராயிரம் செடிகள் தேவைப்படுகின்றன இருபத்தைந்து முதல் முப்பது centimetre பர இடைவெளியுடன் இருபது centimetre இடைவெளியில் நடவு செய்ய நீங்கள் திட்டமிட்டிருந்தால் திட்டமிட்டுதல் வேண்டும் தமிழகத்தில் வெங்காயம் பயிரிட சிறந்த பருவம் யாதெனில் வெங்காயம் ஒரு கடினமான குளிர் season ஆண்டு இரண்டு பயிரானால் பொதுவாக வருடாந்திர பயிராக வளர்க்கப்படுகிறது

வெங்காய பயிரில் முறையான மேலாண்மை மற்றும் நடவு செயல்பாடுகள் முக்கியம் வெங்காய சாகுபடியில் இது முதன்மையான படியாகும் ஒரு hectare க்கு நாற்றுக்கலை நடவு செய்ய சுமார் ஐநூறு சதுர metre பரப்பளவு மற்றும் ஐநூ~ ஐந்து முதல் ஏழு kilo விதைகள் தேவைப்படும் விதைப்பதற்கு முன் ஒரு kilo விதைக்கு இரண்டு gram என்ற அளவில் முறையற்ற பூச்சிக்கொல்லியை கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும் விதைகளை ஐம்பது millimetre முதல் எழுபத்தி அஞ்சு millimetre தூரம் வரை கோடுகளாக விதைத்து நடவு செய்வதற்கும் விரைவாக கலைகளை அகற்றுவதற்கும் பூச்சிக்கொல்லிகளை எளிதில் தெளிப்பதற்கும் நாற்றுக்களை அகற்றுவதற்கும் வசதியாக விதைக்க வேண்டும் விதைத்த பிறகு விதைகளை நன்றாக தூள் செய்து பண்ணை உரம் அல்லது உரம் கொண்டு மூடி பின்னர் லேசான நீர்ப்பாசனம் செய்து பாதுகாக்க வேண்டும் சொட்டு நீர் அல்லது micro sprinklers பாசன முறைய இணைப்பது பாசன நீரை சேமிக்க உதவுகிறது பெரிய வெங்காய வகைகளின் விதைகளை நேரடியாக முப்பது centimetre இடைவெளியில் கோடுகளில் விதைத்து pulp களின் வளர்ச்சிக்கு சரியான இடைவெளி கொடுக்க வேண்டும் சிறிய வெங்காய விகை~ வகைகளின் விதைகள் சிறிய தட்டையான படுக்கைகளில் ஒளிபரப்பப்படுகின்றன பின்னர் மெல்லியதாக இருக்கும் விதைகளை நேரடியாக வயலில் விதைப்பதற்கு அல்லது வரிசையாக விதைப்பதற்கு hectare க்கு இருபது முதல் இருபத்தி ஐந்து kilo விதைகள் பயன்படுத்தப்படுகின்றன பொதுவாக விதைகள் செப்டம்பர் அக்டோபர் வரை முப்பது centimetre இடைவெளியில் விதைக்கப்படுகின்றன விதைத்த பிறகு விதைகளை தோராயமாக மூணு centimetre ஆழத்திற்கு அனுப்ப கையால் மின்வெட்டி செய்~ மண்வெட்டி செய்யப்படுகிறது விதைகளை மூடிய உடனே கை கை நீர்ப்பாசனம் அல்லது லேசான நீர்ப்பாசனம் கொடுக்க வேண்டும் களைகளால் நாற்றுகள் மூச்சு திணறுவதை தடுக்க பத்து நாட்கள் இடைவெளியில் களை எடுப்பது பரிந்துரைக்கப்படுகிறது வெங்காயத்தின் நீர்ப்பாசன தேவை பருவம் மண் வகை உயிர்ப்பாசன உறை மற்றும் பயிர் வயது ஆகியவற்றைப் பொறுத்தது பொதுவாக வெங்காயச் செடிகளுக்கு நடவு செய்யும்போது நடவு செய்த மூன்று நாட்களுக்குப் பிறகு மண்ணின் ஈரப்பதத்தைப் பொறுத்து ஏழு முதல் பத்து நாட்கள் இடைவெளியில் நீர்ப்பாசனம் தேவைப்படுகிறது காரை பொதுவாக ஐந்து முதல் எட்டு நீர்ப்பாசனம் தேவைப்படுகிறது coffee பயிருக்கு ராவிப்பயிருக்கு பன்னெண்டு முதல் பதினைந்து பாசனம் தேவைப்படுகிறது வெங்காயம் ஒரு ஆழமற்ற வெங்காயம் ஒரு ஆழமற்ற வேரூன்ற பயிர் நல்ல வளர்ச்சி மற்றும் குன்றிய வளர்ச்சிக்கு உகந்த மண்ணின் உயரப்பதத்தை பராமரிக்க அடிக்கடி நீர்ப்பாசனம் தேவைப்படுகிறது பயிர் முதிர்ச்சி அடையும் போது நீர்ப்பாசனம் நிறுத்தப்பட வேண்டும் மேலும் மேல்பகுதி விட தொடங்குகிறது சேமிப்பின் போது அழுகும் அபாயத்தை குறைக்கிறது அதிகப்படியான நீர்ப்பாசனம் எப்போதும் தீங்கு விளைவிக்கும் மேலும் நீர் பாசனத்தை தொடர்ந்து வறண்ட காலநிலை வெளிப்புற சிதறுகளின் பிளவு மற்றும் கோட்டர்களை உருவாக்கும் கடத்தல் கசிவு மற்றும் ஊடுருவல் இழப்புகள் காரணமாக வெள்ளப்பாசனத்தின் நீர் இழப்பு மிக அதிகமாக உள்ளது

ஜாஸ்த்தி தான் அதேமாதிரி தான் நம்மளும் நம்ம வாழ்க்கையில எவ்வளோ தோத்தாலும் ஏமார்ந்தாலும் நம்மளோட மதிப்பு என்னைக்குமே குறையாது உங்க மேல நீங்க அதீத நம்பிக்கை வைக்கணும் உங்களோட value வ நீங்க புரிஞ்சிக்கணும் அப்படின்னு தான் இந்த கதை நமக்கு சொல்லி தருது next இந்த book ஓட fifth chapter the secret the money the secret தான் என்னோட வாழ்க்கைய முழுசா மாத்தி இருக்குன்னு ஜாக் கேன்ஃபீல்டு சொல்றாரு ஏன்னா அவரு சின்ன வயசுல இருக்கபோதில இருந்து அவரோட அப்பா எப்போவுமே பணத்தை பத்தியும் பணக்காரங்களை பத்தியும் negative ஆ தான் சொல்லுவாராம் பணக்காரனா இருக்குறவங்க மத்தவங்கள கொடுமைப்படுத்துவாங்க மத்தவங்க வாழ்க்கைய வீணாக்குவாங்க அந்த மாதிரி தான் சொல்லுவாராம் இதனாலேயே ஜாக்குக்கு பணத்தை பத்தி தப்பான எண்ணம் தான் இருந்திருக்கு பணம் தவறானது பணக்காரங்க எல்லாம் கெட்டவங்க பணம் மரத்துல காய்க்காது இந்தமாதிரியான எண்ணங்கள் தான் அவரோட mind ல இருந்திருக்கு வாழ்க்கைய வாழறது ரொம்ப கடினமான ஒண்ணு அப்படிங்கற எண்ணத்துல தான் வாழ்ந்திருக்காரு அப்பதான் க்ளைமன் ஸ்டோன் அப்படிங்கறவரு ஜாக்கோட வாழ்க்கைக்குள்ள வர்றாரு ஜாக் ஸ்டோன் கூட வேலை பார்த்துட்டு இருந்தப்போ நீ வாழ்க்கைக்குன்னு ஒரு இலக்கை நிர்ணயி நீ அதை அடைஞ்சதுமே உன்னோட mind ரொம்பவே தெளிவாகும் அப்படின்னு சொல்றாரு அந்த சமயத்துல ஜாக் வருசத்துக்கு எட்டாயிரம் டாலர் தான் வாங்கிட்டு இருந்துருக்காரு so நான் வருசத்துக்கு hundred thousand dollars சம்பாதிக்கணும் அப்படின்னு ஜாக் ஒரு இலக்கை நிர்ணயிக்கறாரு அதை எப்படி பண்றதுன்னு எல்லாம் அவருக்கு தெரியல but ஏதோ ஒரு நம்பிக்கைய மட்டும் வெச்சி நான் சம்பாதிப்பேன் அப்படின்னு நம்பறாரு ஸ்டோன் ஜாக்குக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்து இருக்காரு தினமும் கண்களை மூடிட்டு உங்க இலக்கை கற்பனை பண்ணுங்க அதை already நீங்க அடைஞ்ச மாதிரி கற்பனை பண்ணுங்க அப்படின்னுதான் சொல்லி கொடுத்து இருக்காரு ஜாக்கும் அதே மாதிரி கற்பனை பண்றதுக்காக hundred thousand dollars ஓட bill எடுத்துட்டு ceiling ல வெச்சிடுறாரு so daily யும் காலையில அவரு எழுந்துக்கறப்போ அதை பார்த்து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

அப்போதான் ஒரு supermarket ல national enquirer அ பாக்குறாரு and அவரு என்ன நினைக்கிறாருன்னா என்னோட book அ பத்தி வாசிப்பாளர்களுக்கு தெரிஞ்சாலே போதும் குறைஞ்சது நாலு லட்சம் மக்கள் என் book அ வாங்குவாங்க அப்படின்னு நினைக்கறாரு ஒரு ஆறு வாரங்கள் கழிச்சு நியூயார்க்ல இருக்கற ஹண்டர் காலேஜ்ல அறுநூறு ஆசிரியர்களோட உரையாடறாரு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு women ஜாக்கிட்ட வந்து உங்களோட பேச்சு ரொம்ப நல்லா இருந்துந்துச்சு நான் உங்களை interview எடுக்கணும் என்னோட card இதுதான் அப்படின்னு சொல்றாங்க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 இது இவ்ளோ வேலை செஞ்சிருக்கு அப்போ one million கேட்டாலும் நடக்குமா அப்படின்னு கேக்கறாங்க ஜாக்கும் எனக்கு தெரியல ஆனா try பண்ணி பாப்போம் அப்படின்னு சொல்றாரு ஜாக்கோட publisher ஜாக்கோட book க்குகாக ஒரு cheque அ எழுதுறாரு அதுல அவரோட கையெழுத்துல smily face உம் வரையறாரு ஏன்னா அது தான் அவரு sign பண்ணுற முதல் one million dollar cheque so தன்னோட சுய அனுபவத்துல the secret வேலை செஞ்சிருக்குன்னு ஜாக் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறாரு இந்த law of attraction பணம் பதவி ஆசை உடல்நலம் இப்படி நம்ம வாழ்வியலோட ஒவ்வொரு பகுதிக்கும் நம்ம apply பண்ணலாம் எல்லா பகுதிக்குமே ஒரே process தான் பணத்தை நம்ம attract பண்ணனும்னா wealth மேல நம்ம கவனம் செலுத்தணும்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

ஜாக்கோட அற்புதமான கதையில inspire ஆன the secret team மக்களுக்காக blank cheque அ தயாரிச்சிருக்காங்க the secret website ஆன WWW dot secret dot TV இதுல நீங்க அந்த blank cheque அ நீங்க download பண்ணிக்கலாம் இந்த cheque bank of universe ல இருந்து தான் கொடுக்கப்படுது இதுல நீங்க உங்க பேரு நீங்க ஆசைப்படுற amount அப்புறம் இன்னும் சில details அ fill பண்ணி நீங்க எந்த இடத்துல அதிகமா time spend பண்ணுவீங்களோ அங்க வைங்க

இந்த secret cheque அ பயன்படுத்தி நிறைய மக்கள் பணம் சம்பாதிச்சதா ஆர்தர் ராண்டாவுக்கு தகவல் சொல்லிருக்காங்க so நீங்களும் இதை முயற்சி செஞ்சி பாருங்கன்னு ஆர்தர் ராண்டா சொல்றாங்க ஒவ்வொரு negative thought உம் உங்க வாழ்கையில இருக்குற ஒவ்வொரு விஷயத்தையும் negative ஆக்கும் நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகுது என்கிட்ட பணமே இல்லன்னு நீங்க negative ஆ நினைக்கிறப்போ பிரபஞ்சத்துக்கும் அந்த எண்ணம் போகும் law of attraction அதேதான் உங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் நீங்க பணத்தோட தேவையில இருக்குறப்போ பணம் கண்டிப்பா வேணுங்கற உணர்வு உங்களுக்குள்ள இருக்கும் அப்போ law of attraction உங்களுக்கு தேவையான பணத்தை attract பண்ணி வெச்சிகிட்டே இருக்கும் ஆர்தர் ராண்டா secret அ கண்டுபிடிக்கறதுக்கு முன்னாடி அவங்க company ல அந்த வருஷம் ரொம்ப பெரிய loss இருந்ததா accountant எல்லாம் சொல்லிருக்காங்க so ரொம்ப கஷ்டப்பட்டு ஆர்தர் ராண்டா அவங்க company ய காப்பாத்தி இருக்காங்க அதுக்கு அப்புறம் தான் அந்த secret அ ஆர்தர் கண்டுபுடிக்குறாங்க அதுல இருந்து ஆர்தரோட வாழ்க்கை company எல்லாமே மொத்தமா மாறி இருக்கு அவங்க கற்பனை பண்ணதையும் தாண்டி இந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு பணத்தை பரிசா கொடுத்து இருக்கு தனக்கு கிடைச்ச எல்லா விஷயத்திற்கும் ஆர்தர் ராண்டா நன்றிய அடிக்கடி சொல்லிருக்காங்க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 ஏன்னா நம்ம அதிகமா சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்துறப்போ இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய விஷயங்களை தான் கொண்டு வந்து சேர்க்கும் உங்களுக்குள்ள ஆழமா பதிஞ்சி இருக்குற எண்ணங்களும் உணர்வுகளும் தான் law of attraction மூலமா உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் எனக்குன்னு ஒரு வேலை இருந்தா தான் கடுமையா நான் உழைச்சா தான் எனக்கு பணம் வரும் என்னோட வேலை தான் எனக்கு காசு கொடுக்குது அப்படிங்குற எண்ணம் உங்களுக்கு இருந்தா அதை உடனே உங்க mind ல இருந்து வெளியேத்திடுங்க உங்களோட வேலை உங்களுக்கு பணத்தை கொடுக்க போறது இல்ல உங்களோட எண்ணங்களும் உங்களோட உணர்வுகளும் தான் உங்ககிட்ட பணத்தை கொண்டுவந்து சேர்க்கும் நீங்க தான் பணத்தை கேக்கணும் அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும்னு நம்பணும் எல்லாத்தையும் பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைச்சிருங்க நீங்க கேக்குறது எல்லாம் அதுவே உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் கடன் இல்லாத வாழ்கைய நான் வாழணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அந்த கடனை தான் நீங்க attract பண்ணுவீங்க நிறைய பணத்தோட வாழணும் அப்படின்னு நினைக்கறப்போ பணத்தை அதிகமா attract பண்ணுவீங்க நிறைய மக்கள் அடுத்த வருஷம் என்னோட வருமானம் இரண்டு மடங்கு அதிகமாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவங்களோட செயல்முறைகளில அது எதுவுமே தெரியாது இல்ல என்னால இதுக்கு காசு கட்ட முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க சரி இந்த பிரபஞ்சமோ உங்க கட்டளை என் பாக்கியன்னு சொல்லிடும் என்னால இதுக்கு காசு கொடுக்க முடியாது அவ்வளவு பணம் இல்ல அப்படின்னு சொல்லாம என்கிட்ட காசு இருக்கு என்னால இதை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லுங்க திரும்ப திரும்ப அதையே சொல்லுங்க ஒரு கிளி நம்ம சொல்லி கொடுக்குறத எப்படி திரும்ப திரும்ப சொல்லுமோ அதே மாதிரி சொல்லுங்க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 conscious ஆவோ unconscious ஆவோ அவங்க பணத்தை பத்தி சிந்திச்சிட்டுகிட்டே இருக்குறதனால அவங்ககிட்ட பணம் அதிகமா வந்து சேர்ந்துகிட்டே இருக்கு அவங்ககிட்ட இருக்க அதே பணம் உங்ககிட்டையும் இருக்கு அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அவங்க பணத்த சேர்க்கறதுக்கான எண்ணங்களை அதிகமா வச்சி இருக்காங்க ஆனா உங்க கிட்ட அந்த எண்ணம் இருக்காது உங்களுக்கான பணமும் செல்வமும் மறைமுகமா உங்களுக்காக காத்துகிட்டே இருக்கு அதை visible ஆக்கணும்னா செல்வத்தை பத்தி பணத்தை பத்தி அதிகமா சிந்திங்க டேவிட் சேமருக்கு அவரோட mail ல எப்போதுமே வெறும் bill மட்டும் தான் வருமாம் the secret பற்றி முதல் முதலில் டேவிட் சேமர் புரிஞ்சிகிட்டதுக்கு அப்புறோம் எப்பவும் என்னோட mail ல cheque ஆ வந்து குவியுற மாறி நான் imagine பண்ணா என்ன நடக்குன்னு டேவிட் அவரோட mail ல கொத்து கொத்தா cheque bill ஆ வர மாறி கற்பனை பண்றாரு ஒரு மாசத்துலயே அவருக்கு நிறைய bill வரது stop ஆக ஆரம்பிச்சு cheques அதிகமா வர ஆரம்பிச்சுதாம் the secret படம் release ஆனதுக்கு அப்புறம் அந்த team க்கு மக்கள் கிட்ட இருந்து நூற்றுக்கணக்கான letters வர ஆரம்பிக்குது எல்லாருமே அதுல என்ன சொல்லி இருக்காங்கன்னா டேவிடோட கதைய கேட்டு நாங்க inspire ஆகி அதையே practice பண்ணோம் இப்போ நாங்களும் நிறைய cheques அ recieve பண்ணுறோம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க ஒரு விசயத்த அதிகமா நம்புறப்போ அதற்கான result உம் ஜாஸ்தியா இருக்கும் நான் ரொம்ப கடுமையா உழைக்கணும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு போராடணும் அப்படிங்கற எண்ணம் உங்களுக்கு இருந்தா அதை தூக்கி போடுங்க அதை பற்றி யோசிச்சா அதற்கான frequency வெளியாகி உங்க வாழ்கையில அது உண்மையா நடக்கும் so அந்த எண்ணத்துக்கு பதிலா என்கிட்ட பணம் எளிமையா வந்து சேரும் அடிக்கடி என் கைல பணம் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க பணத்தை பத்தி தவறான எண்ணங்களை வளர்த்துக்காம நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கோங்க பணம் என்னைக்குமே நமக்கு நல்லதை கொடுக்கணும்னு நம்புங்க பணத்தை பத்தின கெட்ட எண்ணங்கள் பணக்காரங்கள பத்தின கெட்ட எண்ணங்கள் இது எல்லாத்தையுமே தூக்கி போடுங்க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 அடுத்ததா கெவின் பத்தி ஆர்தர் ராண்டா பேசுறாங்க கொடுக்கறது மூலமாவும் நம்ம கிட்ட பணம் ஜாஸ்தி வந்து சேரும் மத்தவங்களுக்கு காசு கொடுத்தா நம்மகிட்ட காசு இல்லாம போயிடும்னு நாம நினைப்போம் ஆனா நம்ம அதிகமா கொடுக்க கொடுக்க நம்ம கிட்ட பணம் அதிகமா வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் நம்ம எதை கொடுக்குறோமோ அது தான் நம்ம கிட்ட வந்து சேரும் நீங்க பணத்தை கொடுத்தா பணம் கிடைக்கும் அன்ப கொடுத்தா அன்பு கிடைக்கும் என்கிட்ட கொடுக்குற அளவுக்கு பணம் இல்ல அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க

தியாகம் பண்றதுக்கும் ரொம்ப ஜாஸ்தியான வித்தியாசம் இருக்கு மனசார நல்லதை நினைச்சி மத்தவங்களுக்கு கொடுக்குறது தான் giving தியாகம் அப்படிங்குறது நமக்குத் தேவை இருக்கும் போதே மற்றவங்களுக்கு தேவை இருக்குன்னு புரிஞ்சிகிட்டு நம்மகிட்ட இருக்குற எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு கொடுக்குறது தான் sacrifice given அயும் sacrifice அயும் compare பண்ணி பாக்குறப்போ given தான் சிறந்தது மகிழ்ச்சி தர கூடியது ரெண்டுக்கும் இடையில இருக்குற வித்தியாசத்தை தெளிவா புரிஞ்சிக்கோங்க நிறைய பேரு நிறைய பணம் சம்பாதிப்பாங்க ஆனா உறவு முறைகளில கோட்டை விட்டுருவாங்க பணம் அதிகமா இருந்து உறவுகளில தோத்துட்டீங்கன்னா நீங்க உண்மையான செல்வந்தன் கிடையாது நீங்க செல்வந்தனா இருக்க வேண்டியது உங்களுடைய பிறப்புரிமை உறவுகள் பணம் உடல்நலம் இது எல்லாத்தையும் நீங்க முழுமையா வென்றால் தான் நீங்க செல்வந்தனா இருக்க முடியும் நீங்க ஆசைபட்டதை உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கணும்னா நீங்க நல்லத மட்டும் சிந்திக்கணும் இப்போ உங்களுக்கு இந்த secret பத்தி தெரியும்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 number one பணத்தை attract பண்ணனும்னா wealth மேல கவனம் செலுத்துங்க உங்க வாழ்கையில நீங்க wealth மேல கவனம் செலுத்தாம பணத்தை attract பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் number two நீங்க ஏற்கனவே பணக்கார வாழ்க்கையை வாழுற மாதிரி கற்பனை பண்ணுங்க number three எப்போதுமே சந்தோஷத்தோட இருங்க அப்போ தான் இந்த law of attraction உங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குமோ அதெல்லாம் உங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் number four என்னால இதுக்கு காசு கட்ட முடியாது என்னால இந்த பொருள் எல்லாம் வாங்கவே முடியாது அவ்ளோ வசதி இல்ல அப்படின்னு என்னைக்குமே சொல்லாதீங்க

எப்பவும் உங்க mail ல cheque எல்லாம் வந்து குமியுற மாதிரி கற்பனை பண்ணுங்க number seven எப்போதுமே wealth அ பத்தி மட்டுமே யோசிங்க பணத்தையும் செல்வத்தையும் அதிகமா attract பண்ணுவீங்க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 நம்ம வலியில இருக்குறப்போ எடுத்துக்குற pain killer க்கு நம்ம brain என்ன response கொடுக்குதோ அதே response அ தான் லவ்வ எடுத்துக்குறப்போ நம்ம brain கொடுக்குது அப்படின்னு research ல கண்டுபுடிச்சுருக்காங்க.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

நான் தமிழ் ல~ எடுத்து பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டு காரணத்தினால அடுத்து வரக்கூடிய ஒரு பெரிய படத்தை பத்தி பேசுவோம் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆஹ் அது வர்ற ஆயுத பூஜைக்கு

அப்புறம் ஹிந்தியில இருந்து சஞ்சய்தத் நடிக்கிறாரு கூட நிறைய மன்சூர் அலிகான், அர்ஜூன், பிரியா ஆனந்த், மிஷ்கின், கௌதம் வாசுதேவ் மேனன் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பட்டாளமே இந்த படத்துல நடிக்கிறாங்கன்னு சொல்லலாம் இந்த படத்துக்கு வந்து கொடுத்திருக்கிற ஒரு பெரிய budget வந்து இருநூறு கோடி அப்படினு பேசிக்கிட்டு இருக்காங்க இப்ப கூட கடைசியா இந்த படத்த பத்தி படத்துடைய பேர் என்ன அப்படிங்கிறத ஒரு பெரிய விஷயமா அஹ் யூ டியூப் அப்படிங்கற ஆஹ் platform ல release பண்ணிருந்தாங்க so இந்த படத்துக்கு எதுக்கு இவ்ளோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அப்டிங்கிறத மொதல்ல பாத்துருவோம் இந்த படத்த வந்து யாரு இயக்குறாங்க அப்டின்னு பாத்தா அது லோகேஷ் கனகராஜ் லோகேஷ் கனகராஜுடைய கடைசி படம் மிகப் பெரிய வெற்றி அடைஞ்ச விக்ரம் படம் விக்ரம் அஹ் கமலஹாசன், ஃபகத் ஃபாசில், விஜய் சேதுபதி, காயத்ரி, அப்புறம் இன்னும் சிலர் அஹ் எல்லாருமே சேர்ந்து ஒரு நடிச்ச ஒரு மிகப் பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு படம் அஹ் வசூல் ரீதியா நானூறு கோடிக்கும் மேல அஹ் இது வசூலித்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி படிச்சேன் அந்த படத்துல என்ன முக்கியமான விஷயங்கள்லாம் இருந்துச்சு மிகப் பெரிய சிறப்பு அம்சங்களாக இருந்தது அப்படீன்னு பார்த்தோம்னா லோகேஷ் கனகராஜுடைய முந்தைய படமான மாஸ்டருக்கு அந்த படத்துக்கு இன்னும் முந்தைய படமான கைதியோட அவங்க வந்து ஒரு சில முடிச்சுகள வந்து போட்டிருந்தாங்க அதத்தான் இவங்க வந்து எல் சி யு அப்படின்னு சொல்றாங்க எல் சி ன்னா லோகேஷ் கனகராஜ் cinema technivers ஆஹ்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

நிறைய இவரு வந்திருப்பாரு நரேன் வந்து phone ல பேசிக்கிட்டிருக்கும்போது ghost அ பத்தின விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சதா அப்படி இப்படின்னு அவருடைய அஹ் துப்பறிவாளர்கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க அவர் வந்து அத போற போக்குல அப்படியே சொல்லிட்டு போயிருப்பாங்க ஆனா அத படத்துல எங்கேயுமே உபயோகப்படுத்தி இருக்க மாட்டாங்க ஆனா அந்த ghost யாரு அப்படிங்கிறது வந்து விக்ரம் படத்துல வந்து சொல்லிருப்பாங்க அதுதான் கமலஹாசன் கமலஹாசன் வந்து ஆஹ் ஏற்கனவே ஒரு முக்கியமான ஒரு agent ஆ work பண்ணதாகவும் அஹ் அதுக்கப்புறம் அவருக்குன்னு சொல்லிட்டு சில நிறைய கதைகளை வந்து அந்த படத்துல வந்து சொல்லிருப்பாங்க அஹ் அவங்கள் அவர்கூட இப்ப கடைசியா நரேன் வந்து எப்படி சேர்ந்தாரு எதனால வந்து சேர்ந்தாரு அப்படிங்கிறது இது எல்லாத்தையும் கொஞ்சம் விரிவா அதுல வந்து பேசியிருப்பாங்க அப்போ அந்த படம் கைதி படம் வரும்போது விக்ரம் அப்படிங்கிற இன்னொரு படம் வரும் அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரு ஆஹ் நிறைய ம~ முடிச்சுகள் இருக்கும் அதுக்கும் இதுக்கும் நிறைய ஒத்துமை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யாரும் எதிர்பார்க்கவே இல்ல திடீர்ன்னு விக்ரம் படத்துல வந்து கார்த்தி பேசுற மாதிரி கார்த்தி வந்து கைதி படத்துடைய கதாநாயகனா நடிச்சிருப்பாரு so

சூர்யா எல்லாம் வந்திருப்பாரு அந்த ப~ அந்த scene லாம் அந்த பயங்கரமான காட்சியாவே அது கடைசி வரைக்கும் அமைஞ்சது அந்த படத்துல இப்ப அத இப்பேற்பட்ட ஒரு வெற்றிகரமான ஒரு இயக்குனர் இருக்கும் போது அது இன்னொரு வெற்றிகரமான கதாநாயகன் விஜய் சேரும்போது அந்த படத்துக்கான எதிர்பார்ப்புகள் பயங்கரமா எகிறி இருக்குன்னுதான் சொல்லணும் என்னதான் விஜயுடைய கடைசி படமான வாரிசு அந்த அளவுக்கு அஹ் பேர் போகல அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல அப்படின்னாலுமே அஹ் முந்நூறு கோடி வசூலிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க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 ஆனா வியாபார ரீதியா இந்த படம் ஒரு மிகப்பெரிய வியாபாரத்தை வந்து செய்யும் அப்படின்னு எதிர்பார்த்திருக்காங்க இப்பவே சன் TV நெட்ஃபில்க்ஸ் இவங்க ரெண்டு பேருமே இந்த படத்துக்கு வந்து அந்த படத்தோட உரிமைகளை வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரியுது இப்போ இந்த படத்துல வந்து எல் சி யுக்கான ~க்கான எந்த ஒரு ஒத்துமை இருக்குமா அந்த அந்த முடிச்சுகளை வந்து இந்த படம் இந்த படத்திலேயும் தொடருமா அப்படிங்கிறது வந்து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 அந்த படத்துல அஹ் அந்த படத்துல இந்த already இன்னும் நான் ஏற்கனவே எடுத்திருந்த ப~ படத்துடைய முடிச்சுகள் வந்து இருக்கு ஒத்துமை இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த படத்துடைய அஹ் அஹ் teaser லயோ trailer லயோ நான் என்னுடைய அந்த இவங்களே உருவாக்கின அந்த விஷயமான அந்த எல் சி யு அப்படிங்கற அஹ் stamp அ நான் வெச்சிருவேன் மத்த ti~ time ல வந்து நான் வந்து இது பண்ண மாட்டேன் இப்ப ஒரு சா~ சாதாரண ஒரு படமா வருது இந்த படத்துக்கும் நான் ஏற்கனவே எடுத்திருந்த படத்~ படங்களுக்கும் எந்த ஒரு ஒற்றுமையும் இல்ல எந்த ஒரு முடிச்சுகளும் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் வர்றப்போ நான் அந்த இடத்திலே வந்து இந்த எல் சி யு அப்படிங்கிறத வந்து நான் குறிப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு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

இப்ப இன்னுமே அதிகமாயிரும்ன்னு சொல்லிட்டு அவர் பயந்து கூட இத சொல்லாம கூட இருக்கலாம் அந்த படத்தில வந்து முக்கிய கதாசிரியர்களா வேலை செய்ற ரத்தினகுமார் தொடர்ந்து அஹ் அஹ் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு வந்து அதிக~ அதிகரிக்கிறது மூலமா நிறைய குறியீடு கொண்டுள்ள தன்னுடைய பு~ புகைப்படங்களை வந்து வெளியிட்டுட்டே இருக்காரு இது லோகேஷ் சொல்றதுக்கு வந்து நேர்மாறா ரத்தினகுமார் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது சரியா பத்தாததுக்கு விஜய் சேதுபதி நடிக்கிறாரு ஃபகத் ஃபாசில் நடிக்கிறாரு கமலஹாசன் நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேச்சுக்கள் போயிட்டு இருந்தது ஆனா இப்போ அந்த வட்டாரங்கள் இந்த படத்தை படத்தை சுத்தி இருக்கிற சில பேரு பேசுறதை வச்சு பார்த்தா இவங்க யாருமே அந்த படத்தில நடிக்கவே இல்ல அப்படிங்கிறது தெரியுது ஆனா அதுக்காக இந்த படத்துக்கும் லோகேஷ் கனகராஜ் ஏற்கனவே எடுத்த படங்களுக்கும் எந்த ஒரு ஒத்துமையும் இருக்காது அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது அப்படிங்கிறத வந்து நம்மளால ஊர்ஜிதமா எதுவும் சொல்லவே முடியாது இந்த படம் வந்து ஆயுத பூஜைக்கு வருது ஆயுத பூஜைன்னா எல்லாருக்கும் தெரியும் இத தொடர்ந்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் எல்லாருக்குமே விடுமு~ விடுமுறையா இருக்கிற நேரத்திலதான் இந்த படத்தை வந்து கொண்டு வரணும் திரைக்கு கொண்டு வரணும்ன்னு சொல்லி plan பண்றாங்க இந்த படத்தை வந்து யாரு அஹ் வழங்குறாங்க யார் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா லலித் தான் எடுக்கறாரு லலித் வந்து விஜய்க்கு மிகவும் அஹ் நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர்தான் அஹ் மாஸ்டர்

அதனால இந்த படத்துக்கு வந்து அவரும் அவருடைய ச~ அவருடைய பக்கத்துல இருந்து என்னென்னலாம் செய்யணுமோ அது எல்லாத்தையும் அவர் பண்ணிட்டுதான் இருப்பாருன்னு நாம நம்புவோமாக இப்போ இந்த படத்துக்கு வந்து இவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கிறது சரிதானா அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு இப்போ ஒரு படம் வரும் இப்போ வாரிசே எடுத்துக்கலாம் இந்த வாரிசு படத்துடைய ஆஹ் முன்னனி சில காட்சிகள்லாம் வந்தப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு இந்த படத்திலே வந்து நாங்க இவ்வளவுதான் எதிர்பார்க்க முடியும் இந்த படம் வந்து தெலுங்கு மக்கள வந்து

அதனால அந்த படத்தை வந்து ஆஹ் நிறைய தெலுங்கு படங்களுடைய சாயல் வந்து அதுல இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லலாம் அதனாலயே அந்த படத்துக்கு வந்து இவ்வளவுதான் எதிர்பார்ப்பு நம்ம இவ்வளவு இவ்வளவுதான் எதிர்பார்த்து இவ்~ இவ்வளவு எதிர்பார்ப்போட போனா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த படம் வந்து பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து எல்லாருமே அதுல வந்து வந்துட்டாங்க அந்த இடத்லுக்கு வந்துட்டாங்க இப்ப இந்த படத்துக்கு வந்து வு~ விட்டிருந்த அந்த கடைசியா இப்ப படத்துடைய பெயர் என்ன அப்படிங்கறதுல ஆரம்பிச்சு ஒவ்வொண்ணா இசையமைப்பாளர் அனிரு~ அனிருத் வந்திருக்காரு படத்துக்கு இயக்குனர் இவரு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 ஏற்~ ஏற்கனவே விக்ரம் படத்துடைய அஹ் பாடல்களா இருக்கட்டும் அந்த படத்திலே யாரெல்லாம் நடிக்கிறாங்க முக்கியமான மூணு பேர் நடிக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சதுக்கு அப்பறம் அந்த படத்துக்கு உண்டான மரியாதை அந்த ப~ படத்துக்கு உண்டான எதிர்பார்ப்பு வந்து பயங்கரமா இருந்தது பத்தாததுக்கு கடைசியில வந்து சூர்யா இந்த மாதிரி வருவாரு அப்படிங்கிறத சொன்னதுக்கு அப்புறம் இன்னுமே குஷியானாங்க அது வந்து அந்த படத்த பார்க்கும் போது கடைசியில பார்க்கும் போது அதையும் உ~ அத வந்து அவங்க எதிர்பார்ப்புகள பூர்த்தி செய்யற மாதிரி அந்த காட்சிகள் எல்லாம் இருந்ததுனால இந்த படத்துக்கு மிகப் பெரிய ஒரு வரமா அமைஞ்சது அது அவ்வளவு வசூலிக்கிறதுக்கு வந்து அவ்வளவு ஒரு காரணமாவும் இருந்தது இப்ப இந்த படத்துக்கு வந்து இத்தனை பேர் இருக்காங்க அவுங்க இருக்காங்க இவுங்க இருக்காங்க சொல்லி கடைசியில கத நல்லா இல்லாம போய் இல்ல இதுதான் கதைன்னு மத்தவங்களுக்கு வெளிய போயி அதுக்கப்புறம் அதுவும் அஹ் இந்த எதிர்பார்ப்புகள வந்து பூர்த்தி செய்யாம போயிடுச்சுன்னா அது மிகப் பெரிய ஒரு நஷ்டமாவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இரு~ இருக்கு அப்படிங்கிறது இல்லாம இல்ல hello

அஹ் சொல்லு எப்படி இருக்க?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 உம் நான் நல்லா இருக்கேன் வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? அஹ் எல்லாரும் நல்லா இருக்காங்க. எங்க phone ஏ காணும். எங்கடி job போனேன் அது போயிட்டு இருந்தனால correct ஆ இருந்தது பேசமுடில அஹ் இப்போ கொ~ கொஞ்சம் free ஆயிட்டேன் எனக்கு

அதான் இன்னைக்கு அந்த job கொஞ்சம் எனக்கு set ஆகாத மாதிரி ஒரு feel ஆச்சு so அதனால போலாமா வேணாமான்னு யோசிச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு சரி ஒரு நாளைக்கு leave போடலாமேன்னு போட்டுருக்கேன் அஹ் அதனால தான் இப்போ உங்கிட்ட பேச முடிஞ்சிச்சு.

போறேன் அஹ் நிக்கலாமா வேணாமான்னு oscillation ல இருக்கேன். ஒரு மாதிரி set ஆகாத மாதிரி இருக்கு எனக்கு அஹ் நீ அந்த இதுக்கு தான் போயிருந்தன் நானு job fair க்கு அந்த company க்கு நீ சொன்ன அந்த company க்கு ஆஹ் interview attend பண்ணேன் but அவங்களோட rules எல்லாம் கொஞ்சம் இதா இருந்தது, அது எனக்கு set ஆகல bond உ agreement அந்த மாதிரிலாம் ஏதோ பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. அஹ் timing உ set ஆகல அதனால அந்த company போல வேற ஒரு database company அதுக்கு போயிருந்தேன் home அஹ் வீட்ல இருந்தே பண்ணிக்கிற மாதிரி, போனேன் எனக்கு அதுவும் கொஞ்சம், comfortable இல்லாத மாதிரி feel ஆகுது. நீ என்ன அஹ் என்னாச்சு உன்னோட office start அதான் ஜாஸ் அதப்பத்தி பேசலான்னு தான் உனக்கு call பண்ணேன் எங்க நீ நான் உன்னை job fair போய் பாக்க சொன்னேன் போய் பாத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் join பண்ணிட்டே அப்படின்னு மட்டும் தான் சொன்னே அதுக்கப்புறம் call ஏ பண்ணவே இல்ல. சரி என்னடா அவ call யே பண்ணவே இல்லையே சரி நாமளாவது பண்ணி கேப்போம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் இப்போ call பண்ணேன். okay okay எங்க அதான் job போனாலே timing நமக்கு schedule correct ஆ இருக்கே அதா பேச முடியல, சொல்லு என்ன? ஆமா நம்ம job போயிட்டா அப்படினாலே நமக்கு வந்து correct அ இருக்கும் நம்ம எதுவுமே பேசிக்கிறது வைக்கிறது எதுவுமே பண்ணவே முடியாது.

சரி சரி சொல்லு என்ன அஹ் பேசலாம் சொல்லு என்ன என்ன மாதிரியான job உ உன் office என்னாச்சு உன் இத start பண்ணிட்டிங்களா? இல்ல office எல்லாம் வந்து start ஆயிடுச்சு இப்போ எப்படின்னா office start ஆயி எப்படி சொல்லுறது full அ இன்னும் work எல்லாம் full ஆ போகலை okay okay நானும் என்னோட partner மட்டும் தான் சேர்ந்து வந்து work பண்ணிட்டிருந்தோம். வேற யாரும் இப்போ வரைக்கும் வந்து work பண்ண start பண்ணல. so நாங்க ஒரு நாலு ஐஞ்சு process எடுத்திருந்தோம் அந்த நாலு ஐஞ்சு process க்கு trial மாதிரி செஞ்சி கொடுத்துருந்தோம்.

அது பண்ண உடனே இப்ப சரி okay நம்ம கைக்கு வந்து இப்ப job எல்லாம் வர ஆரம்பிருச்சு. okay okay சரி first இப்போ பெரிய level ல ஒரு ஐம்பது பேரு நூறு பேரு அந்த மாதிரி எல்லாம் கூப்பிட்டு பண்ணாம நம்ம surrounding ல இருக்குற ஒரு அஞ்சு பேரு பத்து பேரு அவங்கள மட்டுமே வச்சு first ஆ start பண்ணலாம் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு idea

இல்ல நான் high tech லயே join பண்ணல அதான் சொன்னேன்லயா high tech வந்து bonding அதெல்லாம் போட்டாங்க அது எனக்கு set ஆகல.

முன்ன பின்ன இதாகுது அஹ் என்னோட schedule க்கு கொஞ்சம் இதாகுது so அதனால எனக்கு family யும் பாத்துட்டு அதையும் பாக்கறது கொஞ்சம் sometimes அஹ் timing change ஆகுறதுனால என்னால correct அ follow பண்ணமுடியலை அதனால தான் சரி யோசிச்சிட்டிருக்கேன் நானும் வேற திருப்பி try பண்ணுவோமா நானே உனக்கு call பண்ணணும்னு நினச்சேன்.

actually நானே பேசலாம்னு நெனச்சேன் நீயே அடிச்சிட்ட சரி பரவால்ல ஏதோ ஒரு wave length sync இருக்கறதுனால correct அ நீயே அடிச்சிட்ட ஏதும் job இருந்தா சொல்லு அஹ் நானும் உனக்கு பண்ணி கொடுக்கறதுனா பண்ணிகொடுக்குறேன். வீட்ல இருந்தே பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தாக்கூட okay இல்ல உங்க office வர மாதிரி இருந்தா timing எப்படிகிங்கறத நாம பேசிக்கலாம் future ல ஏன்னா நான் இன்னும் இந்த office ல இருந்து relieve ஆகல உம் job பண்ணிட்டு தான் இருக்கேன். அஹ் அது discontinue பண்ணலாமா வேணாமா ஒரு oscillation இருக்கு எனக்கு timing schedule இதாகமாட்டேங்குது. சொல்லு உன்னோடது job எப்படி இருக்கு எந்த மாதிரியான work இருக்கும் பண்ணலாமா. இல்ல இப்போ என்னோடது பொறுத்தவரைக்கும் எப்படின்னா எனக்கு first ஒரு question க்கு answer பண்ணு. நீ போயிட்டு இருக்குற office ஓட timing என்ன அப்படிங்கிறதை மட்டும் கொஞ்சம் சொல்லேன். எனக்கு வந்து இது sometimes வீட்ல நான் office குன்னு போறதில்லை வீட்ல இருந்துதான் பாக்கறேன் database work க்குங்கிறதுனால அது ஒரு நேரம் day shift போடறாங்க ஒரு நேரம் night shift போடறாங்க. so எனக்கு எப்படி சொல்லுறது day shift னாக் கூட என்னால manage பண்ண முடியுது night shift ங்கிறதுனால அதை என்னால correct ஆ இது பண்ண முடியல. ஏன்னா fa~ day ல full ஆ family அ பாத்துட்டு night உம் திருப்பி கண்ணு முழிக்கிறதுங்கிறதுனால அது கொஞ்சம் stressful அ இருக்கு.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 என்னோட job எப்படின்னா இப்ப நீ போயிட்டு இருக்க அந்த வேலையோட salary என்னன்னு சொல்லேன். எனக்கு fifteen K வருது.

ஒண்ணும் பிரச்சனை இல்ல எனக்கு day shift இல்லாம night shift போடறதுனால எனக்கு day ல timing இருக்கு but அந்த time ல என்னால work பண்ண முடியாம night நான் rest time ல நான் work பண்றதுனால எனக்கு ஒருமாதிரி stress ஆகுது. எனக்கு part time ஆ வீட்ல இருந்தே பண்றது மாதிரி இருந்ததுனா பிரச்சனை இல்ல day க்கு எல்லாம் கூட என்னால கொஞ்சம் time spend பண்ணி பண்ண~ பண்ணிக்கலாம் கொஞ்சம் schedule change பண்ணி நான் பண்ணிக்கிறேன் அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. day time ஆ இருந்தா கூட எனக்கு extra ஒரு work கிடைக்குதுன்னா பண்ணிடலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் manage பண்ணிக்குவேன்.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

okay வா. இது என்ன அப்படின்னா வந்து data entry மாதிரி தான். இப்ப வந்து ஒரு ஒரு நாளைக்கு form மாதிரி இருக்கும் ஒரு side ல வந்து நாலு, அஞ்சு datas கொடுத்து இருக்கும் அந்த details எல்லாம் left ல இருக்கும் அத வந்து நம்ம manual ஆ type அஹ் type பண்ணனும் right side ல பாத்து அந்த data~ details எல்லாம் வந்து left ல இருக்குறத அப்படியே பாத்து right side ல columns அதுக்குன்னே கொடுத்திருப்பாங்க already allot பண்ணி அதுல வந்து நம்ம வந்து type பண்ணனும் அதான் work ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட thousand forms கிட்ட அடிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு person வந்து thousand forms கிட்ட அடிக்கிற மாதிரி இருக்கும் okay வா. அதுக்கு வந்து